அப்புறம் ஒரு ஆள் தூரமா நீல கலர்ல ஒரு சட்டை போட்டு ஒரு ஆள் போட்டோ எடுத்து நிக்கிறான் அவரு பக்கத்திலே ஒரு சைக்கிள் நிக்குது அப்புறம் சுத்தி நிறைய போஸ்ட் இருக்கு.

அப்பற நெரை ரெண்டு மூணு செடி தொட்டி எல்லா இருக்கு.

அடுத்து ஆனந்த பவன் அப்டின்ட்டு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

அப்புறம் அந்த கடைய சுத்தி வந்துட்டு நறைய சீரியல்லா போட்டுருக்கு.

இது சுத்தி நெறைய சேர்ல எல்லா போட்டு இருக்காங்க.

அப்புறம் மஞ்ச கலர்லியு நீலக் கலர்லியும் வெளியே சீரியல் போட்ருக்காங்க. பெரிய ஒரு ஆரமு பிரண்ட்ல போட்டு இருக்காவ.

அப்பறம் நெரிய பாக்ஸ்ல நெறைய சாதனங்கள் அடுக்கி வச்சுருக்கு ஒரு சுட்ச் போர்டு இருக்கு.

ரோட் சைடுல ஒரு துணி கடையு இருக்குது.

அப்புறம் ஒரு பைக் உள்ளாடி போயிட்ருக்குது மூணு பேர் சாந்து நிக்கிறாங்க சுத்தி நறைய பேர் இருக்காங்க தூரமா நறைய பில்டிங் எல்லா தெரியுது.

இது வந்துட்டு ஒரு நடக்கும் பாலம் அது வந்துட்டு அதுக்கு சைடுல வந்துட்டு ஒரு போட் ஒன்னு தண்ணில கடக்குது.

அப்புறம் ஒரு பைப் தரையில கடக்குது அப்புறம் சிமென்ட் கட்டச் செவர் அ மதில் இருக்குது.